லஜ்பத் நகர் மற்றும் சிசாரில் உள்ள லாலா லஜபதி ராய் சிலை சதுரம் புதுடெல்லியில் லஜ்பத் நகர் மற்றும் லஜ்பத் நகர்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

வணக்கம் வாணி வள்ளி வணக்கம் தாமினி வணக்கம் வள்ளி வணக்கம் வாணி தாமினி ஆஹ் இப்போ எல்லா வந்து நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா

ஆஹ் அவங்களுக்கு என்ன மருத்துவத்தை வந்து கொடுத்தால் அவங்க எப்படி சரி வ சரி ஆவாங்க அவங்களை எப்படி நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதை பத்தி நம்ம வந்து இதுல இந்த பதிவு நம்ம சொல்லுவோம் சரியா வள்ளி

ஆஹ் வாணி நீங்க என்ன கருத்துரிங்க இத பத்தி ஆஹ் கண்டிப்பா வள்ளி எனக்குமே இது பயனுள்ளதா தான் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்ல இருக்குற வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் என்னலாம் பிரச்சனை வரும் அத அத எப்டி எல்லாம் சரி படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவு மூலியமா நான் தெரிஞ்சுப்பன்றத நான் நம்புறேன் ஆஹ் இப்போ நம்ம வயசானவங்க அப்டின்னு சொன்னா ஆஹ் என்ன சொல்றது ஆஹ் முன்னாடி எல்லாம் வந்து வ வயசு மூத்தவங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா அதாவது ஒரு இளம் வயசா இருந்திருந்தாங்கன்னா இப்ப நம்மளே வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ இப்பயே நமக்கு வந்து உடம்பெல்லாம் வலிக்குது கையெல்லாம் வலிக்குதுங்கரோ நம்ம வந்து அவங்க ஏஜ் போம்போது எப்படி இருப்போம்ன்னு நீங்க சொல்லுங்க வள்ளி யார கேக்குறீங்க தாமினி

ஆஹ் நான் இப்போ நம்ம முன்ன முன்னாடி காலத்துல இருந்தவங்களை பத்தி சொல்லணும்னு வெச்சுக்கோங்களேன் அதாவது நான் சொல்றது வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்ல முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வெச்சுக்கோங்க அவங்க வந்து நலமாவும் இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களை மாதிரி இருக்கிறவங்க நலமா இருப்பாங்க இப்ப நம்ம ஒரு முதுமை நிலையை அடையிறதே கஷ்டம் ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரையும் நம்மதான் வந்து ஒரு அறுபது

ஆஹ் கண்டிப்பா வள்ளி நீங்க சொன்னதை நானுமே ஒத்துக்குறேன் நம்ம தலைமுறையிலதான் வந்து ஆயுட்காலம் அப்படின்றது குறைஞ்சிட்டே வருது நமக்கு முந்தைய தலைமுறையினரா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி தலைமு ஆஹ் அதுக்கு முன்னாடி இருக்கற தலைமுறைகள் எல்லாமே வந்து எண்பது தொண்ணூறு வயது வரைக்குமே வாழ்ந்திருக்காங்க இப்ப நம்ம கால கட்டத்துல இருக்க முதியவர்கள் எல்லாமே பெரும்பாலும்

ஆஹ் நீங்க சொல்றது சரிதான் இப்பல்லாம் இந்த காலகட்டங்கள்ல வந்து ஆஹ் நிறைய வந்து மாறியிருக்கு இப்பவே பாருங்க கண்ணு தெரியல காது கேக்கலங்கறாங்க

ஆஹ் அவங்க எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்மளால சமாளிக்க முடியாது சரி நம்ம வந்து இப்போ மருத்துவத்தை பத்தி அவங்க சொல்லுவோம் வயதானவங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம மருத்துவம் பண்ணலாம் அவங்களுக்கு என்ன நோய் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க வள்ளி ஆஹ் நான் சொல்றேன் வந்து இப்போ ஒரு அவங்களுக்கு முதன்மையான ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒண்ணு நீரிழிவு நோயா இருக்கும்

அம்மா கண் சம்பந்தமான நோய்கள் வந்து வந்துரும் இப்போ இருக்கிற இத நம்ம வயதானவங்களுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்போ இருக்கிறவங்களுக்கு இருபது வயசுலேயே வந்து கண் சம்பந்தமான நோய்கள்லாம் வந்துடுது அஹ் அந்த மாதிரி முதியவர்களுக்கு கண் சம்பந்தமான நோய்கள் வரக்குள்ள நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது இந்த கேரட் அந்த மாதிரி கண் குளிர்ச்சி அப்புறம் கண் நல்லா தெரியக்கூடிய உணவுகளை கொடுத்தா அவங்களுக்கு நல்ல நன்மையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வானி நீங்க என்ன நினைக்கிறீங்க அஹ் நீங்க நினைக்கிறதேதான் வள்ளி நானும் நினைக்கிறேன் வயதானாலே வந்து நீங்க இரண்டு நோய்கள் சொன்னீங்க அதாவது நீரிழிவு நோய் ஒண்ணு அப்புறம் இன்னொன்னு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படின்னு சொன்னீங்க இதுல பெரும்பால் இது ரெண்டும் இது ரெண்டுமே பெரிய பிரச்சனைகள்தான் இது ரெண்டும் இல்லாம எலும்பு மெலிதல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய நோயா வந்து நான் நம்புறேன் அஹ் எலும்பு மெலிதல் காரணமா வந்து சில முதியவர்களால வந்து நடக்கறதுக்கே சிரமப்படுவாங்க இப்ப இருக்கற நிறைய முதியவர்களுக்கு வந்து மூட்டு வலி அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு இது வரதுக்கு முக்கிய காரணமே வந்து எலும்பு மெலிதல்தான் நீங்க சொன்ன மாதிரி கண் பார்வை சம்பந்தமா கான் ஐ காண்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு ஒரு நோய் ஒண்ணு இருக்கும் ஆஹ் பெரும்பாலும் நாப்பது வயசை தாண்டிட்டாலே இந்த நோய் வந்து நம்ம நம்ம முதியவர்கள் எல்லாருக்குமே வரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க தாமினி இந்த ஆஹ் கண் காண்ட்ராக்ட் அதாவது ஐ காண்ட்ராக்ட் பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அஹ் இதுல வந்து அவங்களுக்கு வந்து தூரப்பார்வை கிட்டப்பார்வை அப்படின்னு வந்துரும் அஹ் அதைப் பத்தியும் கொஞ்சம் சொல்லலாம் ஏன்னா வந்து எங்க வீட்டுல வயசானவங்க இருந்தாங்க அப்போ வந்து ஆஹ் தூரப்பார்வைன்னா கண்ணு தெரியலே மங்கலா தெரியுது அப்படிம்பாங்க ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கொடுமையா இருக்கும் நம்ம வந்து நல்லா கண்ணு தெரிஞ்சுட்டு திடீர்ன்னு வந்து கண்ணு தெரியலேங்கும்போது அவங்களோட அந்த உணர்வு வந்து நல்லாவே எனக்கு நல்லா தெரிஞ்சுது எங்க வீட்டுல சொல்லும் போதே அஹ் தெரிஞ்ச வரையிலும் ஓரளவுக்கு நான் ஹெல் உதவி பண்ணேன் அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி எல்லாம் ரொம்ப வரும் எல்லா இடத்துலயும் வலிக்க ஆரம்பிக்கும்போது அந்த வலியை நம்ம இப்ப இருக்கிற நம்மளால தாங்க முடியலயே அப்போ எப்படி தாங்கிருப்பாங்கன்னு யோசிச்சு இப்ப நான் அது வந்து பண்றேன் வள்ளி இதைப் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சொல்லுங்க

இது எதனால வருது அப்படீன்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து குறைந்த இரத்த அழுத்தம் ரத்த ஓட்டமும் அப்புறம் இதய கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஏற்படுறப்ப என்ன ஆகும்னா கால் எல்லாம் வீக்கம் ஆயிடும் இத நான் வந்து நேராவே பார்த்திருக்கேன் எங்க பாட்டிக்கு நடந்திருக்கு இது போன்ற சமயங்கள்ல என்ன பண்ணணும்ன்னா வந்து நம்ம படுத்திருக்கோம்ல ரத்த ஓட்டம் குறைவா இருக்கக்குள்ள படுத்திருக்கப்ப நமக்கு கை கால் எல்லாம் நமக்குமே இருக்கும் கை கால் எல்லாம் மறத்துரும் இல்லையா அத மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்பவே இருக்கும் ரத்தம் இல்லாம கை கால் எல்லாம் வந்து ரொம்ப வீங்கிடும் அதுக்கு வந்து இரத்தம் தரக்கூடிய நிறைய உணவுகளை வந்து வயதானாலும் வந்து சாப்பாட குறைச்சிட்டு பழங்கள் காய்கறிகள்னு கொஞ்சம் கொடுத்தா அவங்களுக்கு அவங்க உடல்நிலை நல்லா இருக்கும் ஆஹ் இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா வாணி

அஹ் முதியவர்கள்ன்னு சொல்ல முடியாம குறிப்பிட்ட சிலருக்கு வந்து காது கேட்பதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எங்க பாட்டிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ட இருந்து சொன்னாலே வந்து அது சத்தமா சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு கேக்கும் ரொம்ப சாதாரணமான ஒரு குரல சொன்னா அது அவங்களுக்கு கேட்கவே கேட்காது காது கேட்பதுல வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான் ஆஹ் சில ட்ரீட் சில மருத்துவ முறைகள் மூலியமா அது எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்திடலாம்

சர்ஜரி அதாவது சிகி மருத்துவ சிகிச்சை மூலியமா வந்து சரிபடுத்திடலாம் கண்ணுல இருக்க கருவிழி வந்து ஒரு மாதிரி கிரே கலராவோ அல்லது வெள்ளை நிறமாவோ சிலருக்கு மாறும் வயதாக ஆக ஆக கண் கண்மணி வந்து சுருக்கமடைஞ்சு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு ஒரு இருக்கிற அந்த ஒரு லேயர் வந்து மழுங்கி ஆஹ் பார்வைத்திறன் குறையறதை வந்து நம்ம பார்க்கலாம் அத வந்து சிறிய சிகிச்சை மூலியமாவும் ஒரு அறுவை சிகிச்சை மூலியமாவுமே வந்து சரிப்படுத்திடலாம்

அஹ் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த அஹ் சில பேருக்கு அத நான் பண் பண்ணியிருக்காங்க எங்க பாட்டிக்கும் பண்ணியிருக்காங்க எங்க தாத்தாவுக்கும் பண்ணியிருக்காங்க அது வந்து என்னன்னா இந்த மதுரையிலதான் வந்து இது ரொம்ப புகழ்மிக்கதா இருக்கும்

அஹ் புகை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா வாகன புகைகள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒத்துக்காம இருந்திருக்கும் அத வந்து அவங்க வந்து அஹ் எப்படி சொல்றது அவங்களுக்கு வந்து தெரியாம அத விட்டிருப்பாங்க இதுல என்ன வந்துறபோது இதுல என்ன வந்துறபோதுன்னு அது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும்னா இரும்ப இரும்பல வந்து முதல்ல கொண்டு வரும் அந்த இருமலை வந்து சாதாரண இருமல்ன்னு விட்டுட்டாங்க அது வந்து இருமல் அது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் முதிர்ந்து போய்தான் ஆஸ்துமா அப்படிங்கிற நிலைமை வரும் அந்த ஆஸ்துமாங்கற நிலைமை வந்திருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கான ஒரு சிகிச்சைதான் எடுத்துக்க முடியுமே தவிர அத முற்றிலும் வந்து நீக்க முடியும் அப்படிங்கற மாதிரி இன்னவரைக்கும் எந்த ஒரு

அஹ் பெரும்பாலான முதியவர்கள் வந்து அல்ஸீமர்ன்ற நோயினால பாதிக்கப்படுவாங்க இப்படி ஒரு விஷயம் தனக்கு இருக்குன்னே தெரியாம நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க அல்ஸீமர் அப்படின்றது பெரிய ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்ல அது ஒரு வகையான மன நோய் அதாவது ஞாபக சக்தி அப்படின்றது நம்ம வயதானவங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும் ஆஹ் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அவங்கதான் அத சொல்லி இருப்பாங்க நம்மளே அத திருப்பி கேட்டோம் அப்படின்னு நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிலர் கேக்குறது நம்ப அஹ் வழக்கமாவே இருந்திருக்கு ஞாபக சக்தி வயது ஆக ஆக குறைஞ்சிட்டே வர்றது வந்து சகஜமான ஒரு விஷயம்தான் இத சில உணவு மு முறையினால வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சில மருத்துவர்கள் சொல்றாங்க

அஹ் இல்ல அது ஒரு வகையான இதா இருந்தாலும் அந்த அது அந்த இது வந்து நமக்கே இப்ப இருக்கு யாராவது ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா அடுத்த நேரம் இது சொன்னாங்கல்ல அப்படின்னு யோசிக்கிற மாரி இருக்கு சில நேரங்கள்ல நம்ம மூளை வந்து அத எடுத்துக்கிட்டாலும் இப்ப இருக்கிற கால அந்த விஷயம்லாம் வந்து நமக்கு இப்பயே தெரியுது அத வந்து நல்லாவே உணர முடியுது ஆஹ் அப்புறம் இந்த ஒரு ஒரு சில பேருக்கு வந்து அதிகமா சளி அதிகமாயிடும் ஆஹ் வயதானவங்களுக்கும் அது அதிகமா இருக்கும் அத பத்தி வள்ளி வாணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க அஹ் கண்டிப்பா தாமினி ஆஹ் அதை பத்தி எனக்கு பெரு பெருசா ஒண்ணும் தெரியாது இந்த அல்சைமர்ஸ் வந்து பொதுவா நான் வந்து பெரியவங்ககிட்டதான் வந்து பார்த்திருக்கேன் நீங்க சொல்ற மாதிரி நம்மள்ல சில பேருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு ஆனா அது தொடர்ந்து இருக்கிறதாவோ இல்ல ஒரு பெரிய கால பெரிய காலத்துக்கு இருக்கிறதாவோ நான் பார்த்த மாதிரி இல்ல ஆனா பெரியவர்களுக்கு பார்த்தீங்க இல்ல முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு இருக்கு அவங்க என்ன சொன்னோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு மறந்துடுற அளவுக்கு இருக்கிறாங்க வா வள்ளி நீங்க இந்த வாத நோய் பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது பக்கவாதம் கீல்வாதம்லாம் சொல்லுவாங்க இல்லையா இத பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அஹ் எனக்கு தெரியும் அது வந்து பக்கவாதம் அந்த மாதிரி கீழ் வாதம்ன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கும் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா வந்து இந்த காலுக்கு கைக்கு எல்லாம் வந்து இந்த ரத்த ஓட்டம் வந்து சரியா ஓடாததாலதான் வந்து இந்த மாதிரியான நோய் எல்லாம் வருது ஆஹ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாத நோய் அப்படிங்கிறது வந்து சின்னவங்களுக்கு வராது வயசானவங்களுக்குதான் அது வருமே அது வந்து என்ன பண்ணும்னா வந்து முட்டிலலாம் ரொம்ப ஒரு மாதிரியான வலியை ஏற்படுத்தும் அதனாலதான் வயசாயிடுச்சின்னா எனக்கு ரொம்ப முட்டி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க

அதுக்கு என்ன பண்ணனும்னா அவங்களுக்கு வலி கொடுக்காம இருக்கணும் அப்படீன்னா வந்து வெந்நீர் இருக்குல்ல அத வச்சு ஒத்தடம் கொடுத்தோம் அப்படீன்னா வந்து அது அத நிரந்தரமா போக்க முடியாது அவங்களுக்கு அப்போ வலிக்கிறப்போ அது நம்மளால செய்யக்கூடிய ஒரு உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்

அஹ் ஒரே இடத்துல இருக்கிறதும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருந்தவங்க திடீர்ன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரே இடத்தில இருக்கணும்ன்னா யாராலயுமே முடியாது கொஞ்ச தூரம் நடந்து போயி கொஞ்ச தூரம் நடந்து வந்தாதான் அவங்களுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் இருக்கும் கொஞ்சமாவது அப்போதான் அவங்க கை கால் வலிக்காம இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா அவங்க கை கால் வலிக்க ஆரம்பிச்சு அது

பெரும்பாலான முதியவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து இந்த சர்க்கரை நோய் அதாவது நீரிழிவு நோய்தான் ஆஹ் இப்ப இப்ப இருக்கற கால கட்டத்துல சிறியவர்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த நீரிழிவு நோய் அப்படின்றது பெரிய பிரச்சனையாவே இருக்கு கர்ப்பத்துல இருக்கற குழந்தைகள் கூட நீரிழிவு நோயோட பிறக்கிறது இங்க ஒரு பெரிய அவலமாவே இருக்கு எல்லாருக்குமே இல்ல அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கு இத தடுக்குற வழி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா வள்ளி அதாவது நீரிழிவு நோய உணவு முறையினால கட்டுப்படுத்த முடியும் மாத்திரை மருந்துகள்னால கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாங்க அத கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா அஹ் எனக்கு தெரியும் அதுக்கு முதன்மை வந்து நம்ம கட்டுப்ப கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதுல வந்து முதன்மை என்னன்னா வந்து ஆஹ் இந்த சின்ன வயசுல இருந்தே சில பசங்க வந்து கசப்பு எடுத்துக்கமாட்டாங்க அதுல நானும் ஒண்ணுதான் அஹ் ஏன்னா வந்து கசப்புனாலே அந்த பசங்களுக்கு பிடிக்காது அதாவது இனிப்பு அதிகமா எடுத்துப்பாங்க ஆஹ் இனிப்பு சாப்பிடறதால மட்டும் அது வர்றது கிடையாது என்னன்னா வந்து இனிப்பு சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துலயே உட்கார்ந்து இருப்பாங்க அப்ப என்ன பண்ணும்னா

ஆஹ் இப்போ வந்து நீரிழிவு நோய்க்கு வந்து தீர்வே கிடையாது அது நீங்க எங்க போனாலும் சரி சரி பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்கதான் ஆனா வந்து அத முற்றிலும் சரி பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியலே ஆஹ் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நாள் வரைக்கும்

இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் புண்ணெல்லாம் ஆறாதுன்னு சொல்லுவாங்க அதாவது புண்ணெல்லாம் வந்துருச்சுன்னா ஆறாதுன்னு இது உண்மையா தாமினி ஆஹ் ஆமா கண்டிப்பா ஆறாது இது எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு ஆஹ் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் வந்து என்ன ஆகும்னா

அதனால வந்து நீரிழிவு நோய் வந்து இப்பயில இருந்தே ஒரு சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து அதிகமா ஸ்வீட்டு இனிப்பு வகைதான் அப்படின்னு கிடையாது இனிப்பு வாங்கி சாப்பிடுவாங்க அதே நேரத்துல வந்து இவங்க சாப்பாடு சாப்பிடுறதை வந்து கட்டுப்பாடா வச்சுருக்கனு எங்க அப்பா வந்து கோதுமை இதெல்லாம் வந்து சாப்பிடாம அதிகமா சாப்பாடு சாப்பிட்டதுனாலதான் இந்த இது வந்திருக்கு உணவுல வந்து அரிசியை நம்ம எடுத்துக்கிற அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஆஹ் எல்லாத்தையுமே சம அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வந்த ஒரு நீரிழிவு நோய் வந்து

ஆஹ் இத பத்தி வேற கருத்து நீங்க சொல்லுங்க வாணி கண்டிப்பா தாமினி நீங்க சொன்ன மாதிரி பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி உணவுகளும் மைதாவும்தான் வந்து ஆஹ் நீரிழிவு நோய் வரதுக்கு முக்கியமான காரணங்களாவே இருக்கு இதெல்லாமே தவிர்த்துட்டா வந்து நம்ம நீரழிவு நோயில இருந்து முழுமையா தப்பிச்சுடலாம் அப்படீன்னு சொல்ல முடியாது வள்ளி சொன்ன மாதிரி இன்னவரைக்குமே நீரிழிவு நோய்க்கு முழுமையா ஒரு தீர்வோ இல்ல அதுக்கான சிகிச்சை முறையோ பெரும்பாலும் வந்ததே இல்ல அதைய அத ஒரு முறையான கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற வழிமுறைகள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கே தவிர அது முழுமையா சரி பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு எந்த மருத்துவ வசதிகளுமே இங்கே இல்ல ஆஹ் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே பாகற்காய் வந்து ஆஹ் அதிகப்படியான கேல்சியமும் இரும்பு சத்தும் இருக்கறதுனாலே பீட்டா கரோடின் இத வந்து அதிகமா உற் நம்ம உடம்புல உற்பத்தி செய்யறதுக்கு அது உதவி பண்ணும் அப்படின்றதுனாலயும் இது வந்து இன்சுலின் சுரப்பை மேம்படுத்துறதுனால வந்து பாகற்காய் சாப் பாகற்காய் சாப்பிட்டதுனால நீரிழிவு நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வள்ளி பாகற்காய் ஆஹ் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆஹ் ஆமா அது வந்து உண்மைதான் ஏன்னா வந்து நீரிழிவு நோய் வராமெல்லாம் என்னை தடுக்க முடியாது அது வந்திடுச்சு மரபணுல வந்திடுச்சு வந்திருச்சு அப்படின்னா அது வந்துரும் வேணும்னா வந்து அது அதோட அளவை வந்து ரொம்ப அதிகப்படுத்தாம அளவு அதிகமாயிருச்சுன்னா மயக்கம் வருதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அளவ அதிகப்படுத்தாம இருக்கறதுக்காக வேணும்ன்னா நம்ம வந்து அத பயன்படுத்திக்கலாம் ஆஹ் பாகற்காய் வேப்பிலை இந்த மலைவேம்பு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இது மாதிரி தான் நாம சாப்பிட்டு கசப்பு அப்படிங்கிற ஒரு இத வந்து நம்ம உடம்புக்குள்ள அனுப்பிட்டோம் அப்படீன்னா இது மாதிரி எந்த ஒரு நோயும் வராது அப்படிங்கறது வந்து முன்னோர்களோட நம்பிக்கை அது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புறேன் இன்னவரைக்கும் ஆஹ் அது பொய்யிங்கிற மாதிரி நான் அவங்களோட கருத்துக்களை வந்து உடைக்க விரும்பல தாமினி உங்களுக்கு இதுல ஏதாவது கருத்து இருக்கா ஆஹ் அது வந்து வந்துரும் ஏன்னா இப்போ எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு எங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு

என் உடம்புலயும் இருக்கலாம் ஆனா நான் வந்து சுகர வந்து எடுத்துக்கறதை க கம்மி பண்ணிட்டேன் ஏன்னா அதிகமா சுகர் எடுத்துக்கறது எனக்கு இப்போ வாயில போட்டா ஒரு மாதிரி சுகர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கே நான் வந்து வந்துட்டேன் ஆஹ் ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா எப்பயாவது சாப்பிடுவேன் இப்போ ஏதோ ஒண்ணு ரெண்டு அவ்ளோதான் அதோட நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் இது பத்தி வாணி நீங்க எப்படி இருக்கீங்க அத கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா தாமினி நீங்க சொன்ன மாதிரி இது ஆஹ் வழிவழியா வர்ற ஒரு நோயாவே ஆகிடுச்சு அப்பாவுக்கு இருந்தா பொண்ணுக்கு பொண்ணுக்கு இருந்தா அவளோட பொண்ணுக்கு அப்படின்ற மரபு வந்து இப்ப சகஜமாவே இருக்கு ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி நானுமே என்னோட உணவுகள்ல வந்து பெரும்பாலும் நான் இனிப்பை விரும்பாத ஒரு ஆள் எனக்கு கார்ப்பு சுவைதான் வந்து ஆஹ் கார்ப்பு சுவைதான் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் இனிப்புகள்லாம் வந்து பெரும்பாலும் தவிர்த்திருவேன் ஆஹ் வள்ளி சொன்ன மாதிரி கசப்பை விரும்பாத ஒரு ஒரு ஒருத்தவங்கள்ல நானுமே ஒருத்தி எனக்கு கசப்பு அவ்வளவா சேத்துக்கமாட்டேன் இனிமே நான் வந்து கசப்பை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வருமுன் காத்தல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு ஆஹ் அத வந்ததுக்கு அப்புறம் என்னடா இந்த நோய் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறதை விட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடியே இது இது வரக் கூடாது அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொஞ்சம் தயாரா இருக்கணும் அப்படீன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் சமீப காலத்துல மருத்துவர் கிட்ட ஆலோசிச்ச போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நார்ச்சத்து உள்ள அதிகமா இருக்கிற பொருட்கள நம்ம எடுக்க எடுக்க உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறது மட்டும் இல்லாம கார்போஹைட்ரேட் அப்படி

சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல சர்க்கரை நோய் இருந்தா அத கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பெருமை பெரும்பாலும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க வள்ளி நார்ச்சத்து உள்ள உணவுகள்ன்னு நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க ஆஹ் நார்ச் சத்து உண உணவுகள் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலே ஏன்னா வந்து இதுவரையும் அத மாதிரி உணவுகள் எல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது ஆஹ் ஏன்னா வந்து சமையல் கட்டுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் அம்மாதான் எல்லாமே காய்கறி பத்தியும் எனக்கு தெரியிறதே இது ரொம்பதான் நான் நுண்ணுயிரியல் படிச்சேன் அப்படிங்கிறதால வந்து எனக்கு மாதிரி வயதானவர்களுக்கு இந்த நோயெல்லாம் வரும் இத சாப்பிட்டா வந்து அத தீர்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுமே தவிர நார்ச்சத்து உணவுகள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது வாணி என்னை மன்னிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து முதிர்ந்த வயதுல வந்து தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு நோய் வருதுல்ல அதைப் பத்தி என்ன நினைக்கிறீங்க தாமினி ஆஹ் முதிர்ந்த வயதில் தூக்கமின்மை அப்படிங்கும்போது இப்ப எங்க தாத்தா எல்லாம் பொறுத்தவரையிலும் நாலு மணிக்கு எந்திரிச்சு வயலுக்கு போயிட்டு வருவாங்க அதுல அவங்க போறதும் இல்லாம நம்மள அடிச்சு எழுப்பிட்டு போயிட்டு வருவாங்க நானும் போயிட்டு வருவேன் ஆஹ் அவங்களுக்கு வந்து அந்த இது அவங்களோட ஞாபகம் எல்லாமே வந்து இப்போ நம்ம தூக்கம் வேணாம் இப்போ போய் நம்ம வயலைதான் பார்க்கணும் நம்ம வேலையைதான் பார்க்கணும் அப்படின்னு சில பேருக்கு தோணும் சில பேருக்கு வந்து

என்னதான் அவங்க சண்டை போட்டாலும் அவங்கள்ட்ட வந்து சண்டை போடாம கொஞ்சம் தள்ளி இருக்கணும்

ஆஹ் இதோட நம்ம இந்த பதிவை முடிச்சுக்குவோம் நன்றி வாணி

நன்றி வள்ளி நன்றி தாமினி ஆஹ் ஸ்ரீ மற்றும் ரூபா உம் ஸ்ரீ உங்க பின்னால வந்துட்டு பேக்கிரௌண்ட்ல வந்துட்டு சத்தம் அதிகமா கேக்குது அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க ஓகே மனோகர் ஆஹ் இப்போ ரூபா நாம வந்துட்டு ஆஹ் எல்லாமே நமக்கு வந்துட்டு உணவுப் பொருட்களா இருக்கட்டும் எந்த ஒரு அத்தியாவசியம் நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்டாலும் ஒரு விவசாயம் உம் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம்

இந்தியாவோட முதுகெலும்பு சரிங்களா அந்த விவசாயத்துல ஆஹ் அந்த விவசாயத்தைப் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளய்ன் பண்ண முடியுமா ஆஹ் கண்டிப்பா மனோகர் விவசாயம் அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட அஹ் இந்தியாவிலுள்ள உலகத்தோட முதுகெலும்பே வந்து இந் இந்தியான்னு இல்லை எல்லா நாட்டுக்குமே உலகத்துக்கே முதுகெலும்பு விவசாயம்தான் விவசாயம் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை விவசாயம் என்னைக்கு அழியுதோ அன்னைக்கு இந்த உலகமும் அழிஞ்சிரும் இதுதான் நிதர்சனம் ஆஹ் விவசாயம் பாத்தா வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது வெறும் அரிசியும் கோதுமையும் விளைவிக்கிறது மட்டும் கிடையாது அது இல்லாம காய்கறியா இருக்கட்டும் ஆஹ் மத்த எதுவும் சாப்பிடற ஒரு பொருளை நம்ம ஒரு ஒரு உண்டாக்கறது எல்லாமே விவசாயம்தான் உம் ஓகே கண்டிப்பா ஸ்ரீ உங்களோட கருத்து என்னோட கருத்து என்னன்னா விவசாயம் அதோட விவசாயத்தை வந்து உழவு வேளாண்மைன்னு ரெண்டு வகையாவும் சொல்லலாம் அதோட மறுபெயர் மாதிரி அப்ப அப்படி பார்க்கும் போது அந்த வேளான் அதோட அர்த்தமே வந்து மத்தவங்களுக்கு உணவு கொடுக்கிறது அப்படிங்கறதுனாலதான் அதுக்கு வேளாண் வேளாண்மைன்னு பேரே வச்சிருக்காங்க அந்த வார்த்தையிலேயே இருக்கு மத்தவங்களுக்கு உணவு கொடுக்கிற ஒரு பெருமையும் அருமையும் இந்த விவசாயத்திலதான் இருக்கு